இல்ல madam. அப்படி அப்படி wrong அ delivery பண்ணிருக்க மாட்டாங்க madam. என்னனு நா check பண்றேன் madam. one minute one minute madam. அத நா அந்த hello ஒரு நிமிஷம் madam hello madam இருக்கிங்களா madam check பண்ணேன் madam அது வந்து delivery வந்து மாத்தி delivery பண்ணிரு பாங்க போல இருக்கு நம்ம side.

இல்ல madam. இல்ல madam ஆமா madam. இனிமேல் அந்த தப்பு நடக்காம நா பாத்துக்கிறேன் madam. இல்ல madam இது வந்து எங்க எங்களோட employee யோட தனிப்பட்ட mistake னால ஒரு problem ஆயிருக்கு madam sorry madam அவங்க okay madam.

இல்ல madam அது வந்து எங்களோட தனிப்பட்ட employee வந்து ஏதொ misunderstanding ல கொடுத்துட்டு போயிட்டாங்க madam. அத நா வந்து sorry madam sorry madam அதுக்குதா madam sorry கேட்டுக்கறேன். நா உங்களுக்கு வந்து அதே order அ திரும்பி, இல்ல madam உங்களோட order வந்து நா உங்களுக்கே திரும்பி கொண்டுவர வைக்கறேன் madam வந்து

madam எங்களோட team வந்து உங்கள உடனே இது பண்ணுவாங்க madam. நா வந்து quick கா உங்களுக்கு delivery பண்ண சொல்றேன் madam quick கா delivery பண்ண சொல்றேன் madam உங்களுக்கு. okay madam okay madam order cancel பண்ற அளவுக்கு அந்த இது வராது madam. உங்களுக்கு வந்து அந்த order ரே நா திருப்பி கொடுத்து நா இது பண்றேன் madam. okay madam okay madam next time வராம பாத்துக்கறோம் madam. இல்ல madam. இனிமேல் அதுமாதிரி நடக்காது madam அந்த தப்பு நடக்காம பாத்துக்கறேன் madam. இல்ல mam ten or seven minutes க்குள்ள இல்ல ten or சமாளிக்கறதுக்கில்ல mam ten or seven minutes குள்ள உங்களுக்கு வந்து delivery பண்ண சொல்றேன் madam. sorry madam. ஆஹ் அங்க இருந்து travel பண்ணுற madam travel பண்ற time ங்தா madam சொல்றோம். வேற எதையும் நாங்க சொல்லல madam. sorry madam. அதுக்குதா madam நா மன்னிப்பும் கேட்டுக்கறேன். madam இனிமேல் உங்களுக்கு அந்த மாதிரி தவறு நடக்காது.

இல்ல madam இல்ல madam அப்படி இல்ல madam. நா உங்களுக்கு கொண்டுவர travel time க்குதா madam அப்படி சொல்றோம். இல்ல madam. இல்ல madam ஆமா madam இனிமேல் அந்த மாதிரி wrong delivery ஆகாது madam wrong delivery இல்ல madam அப்படியெல்லாம் ஆக வாய்ப்பில்ல madam, இனிமேல் ஆகாது madam கண்டிப்பா.

என்ன madam என்ன madam, என் name மா madam? என் name வந்து சிவக்குமார் madam ஆஹ் கேக்குதுங்க madam line ல line லதா madam இருக்கேன். okay madam. நீங்க call cut பண்ணி ஒரு two or three minutes ல உங்களுக்கு receive ஆயிரும் madam நாங்க order இல்ல madam payout payout கேக்க மாட்டாங்க madam extra அது வந்து எங்களோடைய mistake தா. அதனால நாங்க நாங்களே அத சரி பண்ணி கொடுக்கறோம் madam அந்த பொறுப்ப நாங்களே ஏத்துக்கறோம். madam நீங்க phone cut பண்ணி two to three minutes ல உங்களுக்கு order delivery ஆயிரும் madam நீங்க receive பண்ணிக்கலாம் okay madam. எங்க employee ஆஹ் இல்ல madam. அங்க வந்து OTP கேப்பாங்க madam. அத மட்டும் நீங்க சொல்லிருங்க madam.

நம்ம வந்து இப்ப நம்ம health அ எப்படி ஆரோக்கியமா பாத்துக்கணும் அப்படின்றதை பாக்க போறோம் health அ பத்திதான் பேசப்போறோம் நம்ம வந்து நம்ம health அ எப்பவுமே ஆரோக்கியமா வெச்சுக்கணும் அப்பதான் நம்மளும் நல்லா இருக்க முடியும் நம்ம health உம் நல்லா இருக்கும் நம்ம health எப்படி ஆரோக்கியமா வச்சிருக்கோமோ அந்த மாதிரி நம்ம மனநிலையையும் ஆரோக்கியமா வச்சுக்கணும் நம்ம மனநிலையை எப்படி ஆரோக்கியமா வெச்சுக்கிறது அப்படின்னா tension இல்லாம எந்த ஒரு pressure உம் இல்லாமலும் வெச்சிருக்கணும் tension இல்லாம எந்த ஒரு pressure உம் இல்லாம இருக்கணும்னா நீங்க நம்ம வேலையை correct ஆ time க்கு செய்யணும் நம்ம correct ஆ நம்ம work பண்ணோம்னாவே நமக்கு எந்த tension உம் இருக்காது அதே மாதிரி நம்ம கிட்ட பேசற person எந்த ஒரு tension னும் இல்லாம நம்ம கிட்ட பேசணும் அப்பதான் நம்மளும் tension ஆக மாட்டோம் அவங்களும் tension ஆக மாட்டாங்க என்னை எல்லாம் நிறைய பேர் tension படுத்திருக்காங்க நானெல்லாம் tension ஆயிருக்கேன் நமக்கு நம்ம எப்பவுமே தேவைக்கு அதிகமா வேலையும் செய்யக் கூடாது

அதே மாதிரி overtime work பார்த்தோம்னாலோ நம்ம rest எடுக்கலைன்னாலோ இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நமக்கு கண்டிப்பா வரும் அதே மாதிரி நம்ம எப்பவுமே தேவைக்கு அதிகமா சாப்பிடவே கூடாது இதெல்லாம் வந்து நம்ம உடம்புக்கு மீறின ஒண்ணு தேவைக்கு அதிகமா சாப்பிடுறது தேவைக்கு அதிகமா வேலை பார்க்கிறது இதெல்லாம் வந்து நம்ம உடம்புக்கு

நம்ம healthy ஆ இருக்க பொருள்கள்தான் சாப்பிடணும் அதிகமா நம்ம எண்ணெய் பொருள்களை சாப்பிடக் கூடாது எண்ணெய் பொருள்களை அதிகமா சாப்பிடுறதுனால உடல் எடை அதிகமா இருக்கும் உடல் எடை அதிகமா இருந்ததுன்னா நிறைய பிரச்சனை வரும் நமக்கு நம்ம எப்பவுமே சுத்தமா இருக்க பொருளைதான் சாப்பிடணும் சுத்தம் இல்லாத பொருளை சாப்பிட்டோம்ன்னா நமக்கு தானே பிரச்சனை நம்ம உடலு~ உடலுக்குதானே பிரச்சனை வரும்.

நம்ம வந்து ஆஹ் அந்த காலத்து உணவு முறைகளைதான் சாப்பிடணும் சாப்பிடணும் அப்படின்னு நான் சொல்ல வரலை அந்த காலத்து உணவு முறைகளை சாப்பிட்டோம்ன்னா இன்னும் கொஞ்சம் நாம healthy ஆ இருக்கலாம் அந்த காலத்து சாப்பிட்டோம்ன்னா எந்த ஒரு problem உம் நமக்கு வராது அந்த காலத்து உணவுப்பொருள்கள்ன்னு பார்த்தோம்னா கேழ்வரகு, கம்பு, சோளம், திணை இதெல்லாம் நாம சாப்பிட்டோம்ன்னா ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம உடம்புக்கு இன்னும் கொஞ்சம் healthy ஆவும் இருக்கலாம் நமக்கு நிறைய சத்து கிடைக்கும் சரிங்களா

சர்க்கரை நோய், ரத்தக் கொதிப்பு, புற்றுநோய் இன்னும் நிறைய இருக்கு எல்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம் அதனால நாம வந்து virus இருக்கிற நோய்ன்னா எப்படி சொல்லட்டும் இந்த corona omicron இந்த மாதிரியெல்லாம் வந்து virus இருக்கணும் virus இல்லாத நோய்ன்னா நம்மளே நம்ம உடம்புக்கு பிரச்சனை கொண்டு வரணும் நம்ம சொல்லலாம் இதுதான் புற்றுநோய் சர்க்கரை நோய் இதெல்லாம் வந்து virus இல்லாம ஏன் இதெல்லாம் வருது நம்ம முறையான உணவு சாப்பிடாமல் இருக்கிறதுனாலதான் நாம correct ஆ சாப்பிட்டோம்னா இந்த மாதிரி நோயெல்லாம் நமக்கு வராது நம்ம சாப்பிடுற time அ தவிர இடையில பழங்கள்லாம் நம்ம சாப்பிடலாம் இந்த மாதிரி ஆஹ் நம்ம சாப்பிடுற time க்கு நமக்கு சாப்பாடு இல்லைன்னா கூட

பழம் வந்து நம்ம lunch ஆ கூட எடுத்துக்கலாம் இப்ப morning வந்து நீங்க tiffin சாப்பிடுறீங்க மதியம் உங்களுக்கு lunch எதுவும் இல்லை அப்படின்னா நம்ம வந்து fruits எடுத்துக்கலாம் ஆஹ் fruits எடுத்துக்கலாம் night time ல எடுத்துக்கலாம் அதே மாதிரி நம்ம time க்கு சாப்பிட்டு time க்கு work முடிச்சோம்ன்னா நமக்கு எந்த ஒரு problem உம் வராது நம்ம ஆஹ் exercise உம் செய்யும்போது உடற்பயிற்சிகள் உடற்பயிற்சிகள் யோகாசனம் அதெல்லாம் செய்யலாம் அப்பதான் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது இதெல்லாம் நம்ம உடம்பை கொஞ்சம் கா வச்சுக்குறதுக்கு தான் இந்த உடற்பயிற்சி யோகாசம் செய்யலாம் அப்புறம் நம்ம வந்துட்டு அதிக நேரம் laptop, phone, system இதெல்லாம் பார்க்கக் கூடாது பார்த்தா நமக்குதான் பிரச்சனை வரும் ஏன்னா நம்ம கண்ணுக்கு ரொம்ப கெடுதல் இதெல்லாம் அதனால எப்பவுமே நம்ம நம்ம உடலை ஆரோக்கியமா வெச்சிருக்கணும் அதே மாதிரி நம்ம மனநிலையையும் ஆரோக்கிய வெச்சிருக்கணும் நல்லா சாப்பிடணும் time க்கு தூங்கணும் time க்கு work முடிக்கணும் அப்படியெல்லாம் பண்ணோம்னா நம்ம உடம்புக்கு எப்பவுமே எந்த ஒரு பிரச்சனையும் வராது சரிங்களா அதிகமா system, phone இதெல்லாம் பாக்கறதுனால நம்ம கண்ணுக்கு ரொம்ப பிரச்சனை வரும் நம்ம brain க்கும் பிரச்சனை வரும் சரியா நம்ம கண்ணு பார்வை குறைபாடு கூட வரலாம் so அதனால phone இல்லைன்னா night time ல அதிகம் பாக்காதீங்க பாத்தீங்கன்னா நமக்குதான் பிரச்சனை அதே மாதிரி oil food எல்லாம் அதிகமா சாப்பிடாதீங்க நான் சொன்ன மாதிரி இந்த கேழ்வரகு, கம்பு சோளம், இதெல்லாம் சாப்பிடுங்க அதே மாதிரி ஆஹ் பாதாம் பருப்பு, முந்திரி இதெல்லாம் அப்பப்போ ஒண்ணு ரெண்டு இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப healthy ஆன ஒண்ணுதான் இதெல்லாமே சரிங்களா அந்த காலத்தில உள்ளவங்கெல்லாம் ரொம்ப சத்தான உணவைதான் சாப்பிட்டாங்க அந்த காலத்துல இருந்தவங்க இப்ப வரைக்கும் இருக்காங்க எங்க ஊர்ல எல்லாம் ஆஹ் நூறு வயசுக்கு மேலேயே இருக்காங்க ஏன்னா அந்த காலத்து உணவுமுறை எப்படி அந்த காலத்தில எல்லாம் அந்த ஆஹ் கம்பு, சோளம் எல்லாம் உரல் சொல்லுவாங்க இல்லையா அதில போட்டு இடிச்சு அதை கஞ்சி காய்ச்சு அப்படித்தான் குடிப்பாங்க அதெல்லாம் சாப்பிட்டோன்னா நமக்குத்தான் சத்து வரும் நம்ம இப்ப இருக்கறவங்க pizza burger இந்த மாதிரி போயிட்டு இருக்கோம் இதெல்லாம் நம்ம உடம்புக்கு கேடு விளைவிக்கிறதுதான் சரிங்களா அதனால இந்த மாதிரி நம்ம வந்து இப்ப இருக்கிறவங்க வந்து இந்த களி இதெல்லாம் நம்ம cheap ஆ நினைப்போம் அப்படியெல்லாம் நினைக்கக் கூடாது நம்ம எது healthy யான food ஓ அதுதான் நம்ம cheap ஆ நினைப்போம் அதைத்தான் நம்ம சாப்பிடணும் அப்பதான் நம்ம உடம்புக்கு நல்லது அதே மாதிரி overtime work எல்லாம் பாக்காதீங்க பாத்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப கெட்டது time க்கு எட்டு மணி நேரம் வேலை செய்யறோமா அதே மாதிரி எட்டு மணி நேரம் வேலை செஞ்சுட்டு கம்முன்னு வந்துடணும் காலையில எட்டு மணிக்கு சாப்பிடணும்ன்னா எட்டு மணிக்கு சாப்பிட்டறணும் correct ஆ time க்கு சாப்பிட்டு time க்கு work முடிச்சிட்டு இருந்தீங்கன்னா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது நம்ம correct ஆ இருந்தோம்ன்னா நம்ம உடம்பும் correct ஆ இருக்கும் அதே மாதிரி tension ஆ இருக்க மாதிரி எந்த ஒரு work ஐயும் பண்ணாதீங்க ரொம்ப stress strain இதெல்லாம் பண்ணிக்காதீங்க பண்ணிக்கிட்டீங்கன்னா நமக்குத்தான் பிரச்சனை சரிங்களா அதனால ரொம்ப stress strain ஆ இருக்கா இதெல்லாம் பார்க்கறதுன்னா ரொம்ப pressure கொடுக்கிற மாதிரி எதுவும் பண்ணாதீங்க சரிங்களா நம்ம ந~ நமக்கு நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப இல்லை so அதனால ஆஹ் நம்ம உடம்பை நல்லா பார்த்துக்கணும் healthy ஆ வச்சிருக்கணும் tension இல்லாம இருந்தாவே நம்ம மனநிலை நல்லா இருக்கும் இந்த மாதிரி ஒழுங்கா சாப்பிடணும் ஆஹ் வீட்டுல அப்பா அம்மா யாரும் இல்லையா நீங்களே கூட பழமெல்லாம், பழமெல்லாம் வீட்டுல இருக்கும் இல்லையா juice போட்டு சாப்பிடலாம் அதே மாதிரி செவ்வாழைப்பழம் சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இனிமேல் apple ல இருந்தா apple சாப்பிடுங்க lunch time ல கூட ஏதாவது சாப்பிடுங்க ரொம்ப குண்டா இருக்கறவங்க எல்லாம் எண்ணெய் பொருள் எல்லாம் அதிகமா சாப்பிடாதீங்க சாப்பிட்டீங்கன்னா நமக்கு ரொம்ப பிரச்சனைதான் வரும் ஏன்னா நம்ம உடம்புல கொழுப்பு அதிகமாயிருது இல்லையா அதனால நமக்குதான் பிரச்சனை வரும் ரொம்ப weight போட்டுரும் so அதனால நீங்க வந்து அதிகமா oil food எல்லாம் சாப்பிடாதீங்க எப்பயாச்சும் ஒரு time சாப்பிடலாம் எப்பயாச்சும் ஒரு time னா ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு time ஒரு மாசத்துக்கு ஒரு time இந்த மாதிரி சாப்பிடலாம் அதிகமா chilly chicken எல்லாம் சாப்பிடாதீங்க அதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப கெட்டது நம்ம ஆரோக்கியம்தான்

நீங்க சாப்பிட்டீங்கன்னா நான் சொல்றேன் நான் சொல்றது நம்ம health க்கு நல்லதுதான் நல்ல உணவு வகைகள்தான் நான் சொல்றேன் அந்த காலத்து உணவுகள்ன்னா சோளம் கம்பு இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னாவே உங்க உடம்பு ரொம்ப healthy யா இருக்கும் ஆஹ் இன்னும் நிறைய நாள் உயிர் வாழ்ற மாதிரி இருக்கும் so அந்த காலத்து உணவு முறைகளை நீங்க கண்டிப்பா சாப்பிடணும் cheap ஆ எடுத்துட்டு சாப்பிடாம எல்லாம் இருக்காதீங்க

அடுத்த நாள் வேலை செஞ்சா மட்டும்தான் அடுத்த நாள் சாப்பிட முடியும். இப்படி வந்து தினக்கூலி செய்யறவங்க ஆஹ் ஒரு நாள் வேலை இல்லைனாலுமே ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அப்படி ஒரு நிலைமையிலதான் இருக்காங்க. அப்படி ஒரு ஆஹ் நிலைமை வந்து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

கஷ்டமான ஒரு நிலைமை அப்படின்னு சொல்லும் போது அது வந்து தினக்கூலி ஒ~ செய்யறவங்க மட்டும்தான். இப்ப வந்து நிறைய இளைஞர்கள் கூட தினக்கூலிக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க. முன்னாடி காலத்துல எல்லாம் பார்க்க போனோம் அப்படின்னா அஹ் பெரியவங்க வந்து தினக்கூலியா போவாங்க

தினக்கூலிகளாக நிறைய இடத்துல வந்து வேலை செய்யுறாங்க. ஆஹ் பெரிய பெரிய இந்த ஆஹ் தவிடு அஹ் அப்பறம் சிமெண்ட் இந்த மாதிரி மூட்டைகள் எல்லாம் தூக்குறதுக்கு கம்பி கல்லு இந்த மாதிரி எல்லாம் இந்த அஹ்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 ஆஹ் அந்த பெரிய பெரிய வாகனங்கள் ஓட்டுறதுக்கு கூட ஆஹ் அஹ் வேலை அந்த driving வேலை தெரிஞ்சிருந்துச்சுன்னா அவங்க வந்து தினக்கூலிகளாக போயிட்டு ஒரு நாள் ஆஹ் வண்டி ஓட்டுறதுக்கு இவ்வளோ ரூபாய் அந்த மாதிரி ஆஹ் சொல்லி வாங்கிட்டு வராங்க. மத்த நாளெல்லாம் அவங்க வந்து வேலை இல்லாத மாதிரி அவங்க வந்து வீட்டுலதான் இருப்பாங்க. இந்த மாதிரிதான் வந்து ஆஹ் தினக்கூலிகளோட life போயிட்டு இருக்கு இன்னும் சொல்லப் போனா இந்த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

உங்களோட இது ஓடிட்டிருக்கு அதே மாதிரி இப்ப வந்து அந்த delivery அந்த மாதிரி வந்து அடிக்கமாய்ட்டயே வருது ஆஹ் என்னாச்சி இந்த இளைஞர்கள் நிறைய பேர் வந்து bike இருக்கறவங்க ஆஹ் ஒரு ஒரு restaurant ஓ இல்லைன்னா ஏதாச்சும் ஆஹ் courier service அந்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு choose பண்ணி ஆஹ் தினக்கூலிகளும் அதுல வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு நாள் ஆஹ் போனோம் அப்படின்னா இப்போ ஒரு நாள் போய் அதுல வந்து நம்ம அஹ் delivery பண்றோம் அப்படின்னா அதோட அஹ் காசு வந்து கிடைக்கும் அப்போ அதை வச்சு அவங்க வந்து ஆஹ் அஹ் சமாளிச்சிட்டு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 ஒவ்வொரு different different ஆ ஒவ்வொரு company யோட name போட்டுட்டு bike ல வந்து அஹ் நிறைய இளைஞர்கள் வந்து அங்க இங்கயும் போய்க்கிட்டே இருப்பாங்க அஹ் normal ஆ வந்து அஹ் கொஞ்சம் time ஒரு பத்து மணி எல்லாம் அந்த time ல ஆகும்போது பார்த்த அப்படின்னா அஹ் normal லா அஹ் இந்த அஹ் நிறைய delivery boys அ வந்து பார்க்க முடியுது இப்போ வந்து இப்போ உள்ள காலத்துல வந்து, நிறைய girls கூட இந்த மாதிரிலாம் வந்து போக ஆரம்பிச்சிருக்காங்க இந்த மாதிரி வந்து தினக்கூலி அஹ் வந்து முன்னாடிதான் அஹ் நிறைய பேர் இருந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு பாத்~ பார்த்தா இப்போ வந்து படிச்ச இளைஞர்களும் கூட அஹ் இந்த தினக்கூலிகளாதான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுக்கும் வேற வழி இல்லை இதுவும் இல்லாம அஹ் சில company ல எல்லாம் பார்க்கும் போது அஹ் இப்போ EEE அந்த மாதிரி எல்லாம் முடிச்சிட்டு mechanical முடிச்சிட்டு அந்த மாதிரி இளைஞர்கள் இருக்காங்க அவங்களே கூட அஹ் எதாச்சும் வந்து computer அஹ் repair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

அஹ் TVrepair ஓ இல்லை computer repair அஹ் அந்த மாதிரி உள்ளத வந்து கூப்பிடும்போது போய் செஞ்சு கொடுத்துட்டு காசை வாங்கிட்டு வார மாதிரி அந்த மாதிரி உள்ள ஒரு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 அஹ் அவங்களால செஞ்சு குடுக்க முடியாத அளவுக்கு கொஞ்சம் நிறைய இருக்கும் அப்ப அவங்க வந்து hiring பண்ணும் போதே சொல்லிடுவாங்க இந்த project முடியற வரைக்கும் ஒரு இரண்டு மூணு நாள் தேவை அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி எடுத்து அந்த project முடியற வரைக்கும் ஒரு வாரம் இல்ல சிலவ வந்து ஒரு மாசம் கூட ஆகலாம் அந்த மாதிரி எடுத்து அவங்களுக்குள்ள அன்னனைக்குள்ள salary யை வந்து கொடுத்து அந்த மாதிரி எல்லாம் வேலை பார்க்க வைக்கிறாங்க இப்படி வந்து தினக்கூலிகள் அப்படின்னு சொல்லும் போது முன்னாடி உள்ள காலத்துல வந்து இந்த மூட்டை தூக்குறது அஹ் களை எடுக்குறது இந்த மாதிரி ஒண்ணு ஒரு ஒரு நாள் தான் அந்த வேலை இருக்கும் அந்த மாதிரி உள்ள வேலைகளுக்காக மக்கள் வந்து போயிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ வந்து எல்லா வேலைகளுக்குமே வந்து அவங்க தினக்கூலிகளாக வர ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா அவங்களுக்கும் வேற வழி இல்லை சாப்பாட்டுக்கு செலவுக்கு எல்லாத்துக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும் போது எல்லாத்துக்குமே வந்து அவங்களுக்கு காசு தேவைப்படுது சுத்தமா எதுவுமே காசு எதுவும் இல்லாத ஒரு சூழ்நிலையிலேதான் இப்போ வந்து full ஆவே வந்து இளைஞர்கள் வந்து மாட்டிக்கிட்டு இருக்காங்க உம் அதனால அவங்களும் என்ன பண்ண இன்னைக்குள்ள வேலைக்கு இன்னைக்கே நமக்கு சம்பளம் தந்தாச்சுன்னா கொஞ்சம் ஒ~ அஹ் சரியா இருக்கும் குடும்பத்துக்கும் குடுக்கலாம் நம்ம அடுத்த வேளை சாப்பிடறதுக்கு correct ஆ இருக்கும் அப்படிங்கறதை யோசிச்சு இந்த இளைஞர்களும் வந்து நிறைய பேர் இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் செஞ்சுகிட்டு தான் இருக்காங்க அஹ் அஹ் எ~

அஹ் ச~ வ~ வருமானம் வந்து இருக்கும். அதுக்கு மேலே வந்து அஹ் நிறைய ரூபாய் வந்து கிடைக்கிற மாதிரி இருக்காது அஹ் விடும் போது ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபாய் வச்சு கிடைக்குது அப்படின்னா அஹ் வீட்ல கொண்டு குடுக்கும்போது அந்த வீட்டுல உள்ள நிலைமையை வந்து சரி பண்றதுக்கேதான் அவங்களுக்கு வந்து அஹ் correct ஆ இருக்குமே தவிர வேற பெரிய அளவுல எதுவுமே பண்ண முடியாது திடீர்ன்னு அந்த குடும்பத்தில உள்ள யாருக்கோ ஒரு ஆளுக்கு உடம்பு சரியில்லன்னா கூட அவங்களுக்கு வந்து அந்த காசு வந்து ஆஹ் என்ன சொல்றது சேமிச்சு வச்சாலும் அது வந்து பெரிய அளவுல வந்து use ஆகுறது இல்லை. நம்ம திருப்பியும் வந்து யார்கிட்டயாவது இருந்து வாங்கி ஆஹ் கொடுத்துட்டு திருப்பியும் நம்ம அந்த கஷ்டப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலையிலதான் வந்து இந்த தினக்கூலி தொழிலாளர்களோட வாழ்க்கை வந்து போய்கிட்டு இருக்கு இப்ப திடீர்னு ஒரு கல்யாண வீடு அந்த மாதிரி இல்ல ஒரு ஒரு dress தான் கிழிஞ்சிருச்சு அப்படினாலும் திருப்பி ஒரு dress எடுக்கணும்னாலே அவங்க வந்து அஹ் கஷ்டப்பட்டுத்தான் இருக்காங்க mostly வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முன்னாடி உள்ள காலத்துல எல்லாம் வந்து அந்த தச்சு போட்டிருப்பாங்கல்ல அதே மாதிரிதான் இப்பவும் வந்து அவங்க வந்து அத தச்சு போட்டு அந்த மாதிரிதான் அவங்க வந்து உம் use பண்ணிக்கிட்டு இருக்கான் use பண்ண முடியும் அந்த ஒரு சூழ்நிலையிலதான் வந்து இப்பவும் வந்து மக்கள் வந்து இந்த ஒரு நிலையை மாத்தணும் அப்படின்னா என்~ அஹ் என்ன சொல்றது அந்த தினக்கூலிங்கறது அஹ் நல்லதுதான் ஆனா அஹ் அதை வந்து அந்த மாதிரி இல்லாம அஹ் ஒரு பயனுள்ள வகையில வந்து நம்ம வந்து அதை வந்து ஆஹ் செயல்படுத்தணும் இளைஞர்கள் எல்லாமே வந்து தினக்கூலியா இருந்தாலும் வந்து அதை வந்து ஒரு ஆஹ் ப~ திட்டம் போட்டு correct ஆ அதை வந்து பயன்படுத்தும் போது மட்டும்தான் அது வந்து அஹ் அஹ் correct ஆ இருக்க முடியும் சரியா நம்ம வந்து அதை பயன்படுத்த முடியும் இல்லை அப்படின்னா அது வந்து எப்பவுமே வந்து நமக்கு வந்து ஒரு பயனற்றதாதான் போயிடும் ஏன்னா முன்னாடி உள்ள காலத்துல தினக்கூலிகள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாதான் அவங்களுக்கு வந்து ஒரு நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் கொடுக்க முடியும் ஏன்னா ஒரு நாள்தானே வேலை செஞ்சிருக்கான் அவனுக்கு ஐந்நூறு ரூபாய் குடுப்பான் குடுக்கணுமா இருநூறு ரூபாய் குடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பயங்கரமா யோசிப்பாங்கதான் அதனால நம்ம அதுக்காக அஹ் என்ன பண்ணணும்ன்னா ஆஹ் அஹ் ரொம்ப கஷ்டம் ஏன்னா மா~ ஒரு மாசம் பதினையாயிரம் ரூபாய் அப்படின்னு பேசுறாங்க அப்படின்னா இப்போ ஒரு மாசத்திலே நம்ம வந்து பத்து நாள் வேலை செஞ்சிருப்போம் அப்~ அஹ் பத்து நாள் நமக்கு வேலை இல்லாம இருக்கும் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு situation இருக்கும் அஹ் ஆனா அதையும் வந்து அந்த company வந்து manage பண்ணி இல்லை அந்த ஒரு நிறுவனம் வந்து அதை வந்து manage பண்ணி அஹ் நமக்கு வந்து அந்த salary வந்து பதினையாயிரம் ரூபாய் பதினையாயிரம் ரூபாய் வந்துரும் ஆனா தினக்கூலி அப்படின்னு சொல்லும் போது நம்ம வந்து அந்த ஒவ்வொரு நாளும் வந்து அந்த வேலையை வந்து நம்ம கஷ்டப்பட்டு செய்யணும் கஷ்டப்பட்டு செஞ்சா மட்டும்தான் இந்த காசு கிடைக்கும் அதனால அஹ் இந்த மாதிரி உள்ள நிலைமையை வந்து நம்ம கொஞ்சம் change பண்ணிட்டு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 தினக்கூலிகள் அப்படிங்கிற நிலைமையை வந்து மாத்தி ஒரு நல்ல ஒரு நிறுவனத்திலே வேலை பார்க்கிற மாதிரி இருக்கும் அது வந்து எப்பவுமே அஹ் நல்லதுதான்

இல்ல நாங்க search பண்ணோம் அதோட details எங்களுக்கு

ஆமா mam அஹ் எனக்கு

charges எங்கெல்லாம் போறோம் உம் உம் yes yes mam yes mamokayokay okayBangalore ல இருந்து okay morning போல வரலாம்னு இருக்கோம் நாங்க நாங்க April April April ல April okay

எந்த பக்கம் லாம் cover பண்ணுவீங்க okay

okay okay mam okay அப்போ நாங்க நாங்க okay okayokay okay ஹம் mam நீங்க ஹம் நாங்க

நீங்க train ல தா போறீங்களா இல்ல எப்படி twenty membersyes mam okayokayokay mam cash okayokay mam yes yes correct தான okayokay okay

oh okay mam okayokay okay mamokayokayyes mam yes okay mam thank you thankyou mamokay okay நீங்க இப்ப meals okaytrains trains ஆஹ் luxury train தான் madam அதுல உங்களுக்கு moving ல தான் meals இருக்கும் maximum அதுல உங்களுக்கு என்ன meals வேணுமோ அந்த meals நீங்க பண்ணிக்கலாம் இல்ல உங்க விருப்பத்துக்கு நீங்க இது பண்ணிக்கலாம் ஆஹ் உங்களுக்கு எது வேணுமோ அதா பண்ணிக்கலாம் அது பிரச்னை இல்ல mam மத்தபடி நீங்க வந்து ஒரு beauty parlour போறீங்க இல்லன்னா ஒரு spa போறீங்க ஒரு நீங்க corporate agency ஏதாச்சு arrange பண்ணி போறீங்க அந்த மாதிரி லாம் நாங்க வந்து உங்கள charge பண்ண முடியாது நாங்க உங்களுக்கு spend பண்ண முடியாது அதெல்லாம் நீங்க தான் பாத்துக்கணும் இப்போ laundry போறீங்க அப்பிடின்னா அதுகெல்லா நாங்க spend பண்ண முடியாது அதெல்லாம் நீங்க தான் பாத்துக்கணும் அது உங்களோட own expenses ல தான் நீங்க வரணும் சரிங்களா ஆஹ் அதே மாதிரி நீங்க cancel policy ன்னு ஒரு policy இருக்கு madam அதையும் தெரிஞ்சிக்கோங்க ஏன்னா நீங்க இப்போ maybe இப்போ tour நீங்க book பண்ணிட்டு cancel பண்றீங்க அப்பிடின்னா but toor நீங்க வந்து பக்காவா உங்கள நாங்க கூட்டிட்டு போவோம் உங்களுக்கு எந்த விதமான பிரெச்சனையும் இருக்காது full and full safety and security food எல்லாமே hygienic neat ஆஹ் பண்ணிடலாம் நாங்க எல்லாமே நாங்க pre planned order பண்ணிருவோம் நாங்க இன்னைக்கு எங்க booking ஆரம்பிச்சிடுவோம் ஏன்னா இருபது members ன்னா அந்த இருபது members உங்க luxury காசு அந்த காசு எல்லாமே அப்புறம் ஒரு வேல நீங்க cancel பண்றீங்க அப்டின்னா two months க்கு முன்னாடி நீங்க சொன்னீங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு cancellation amount உங்களுக்கு return கிடைக்கும் புரியுதுங்களா அதுவும் return ன்ன five percentage amount எடுத்துட்டு தன் balance return கிடைக்கும்

நாங்க எடுக்க மாட்டோம் நாங்க already இங்க book பண்ணனனும்ன் இல்லையா அதுக்கு இந்த cash எல்லாம் போயிடும் புரியுதுங்களா நாங்க already நீங்க எங்ககிட்ட booking சொன்ன ஒடனே நாங்க இங்க வந்து book பண்ணிடுவோம் அப்புறம் அதுக்கு இந்த cash எல்லாம் போய்டும் நீங்க நல்ல plan பண்ணி decide பண்ணிட்டு இங்க booking பண்ணா போதும் okay mam ஆஹ் maybe நீங்க two months முன்னாடி சொன்னேங்க ன்ன மட்டும் தான் five percentage madamtwo months உள்ள for example ஒரு இரண்டு மாசத்துல நீங்க சொல்லிடீங்க thirty to fifty nine days ல நீங்க சொல்லிடீங்கன்னா twenty percentage amount நாங்க எடுத்துருவோம் okay வா அதே மாதிரி நீங்க ஒரு மாசம் ஒரு மாசத்துக்குள்ள சொல்றீங்க அப்பிடின்னா fifty percentage amount போயிடும் maybe அடுத்து அப்போ நீங்க toor cancel பண்ணனும் சொன்னீங்கன்ன அப்போ எங்களால ஒன்னும் பண்ண முடியாது எந்த amount return வராது

கட்டாயமமா நீங்க two months முன்னாடியே அந்த information நீங்க தரணும் okay sure ஆஹ் அது அந்த date நீங்க mention பண்ணி note பண்ணி first யாரெல்லா வாறீங்கன்ற details உங்க aadhaar card எல்லாமே எனக்கு mail பண்ணி விட்ருங்க madam நான் whatsapp பண்றேன் என் mail id சரிங்களா banglore to Mysore madam first ஆஹ் first Bangalore நாங்க nine o clock நாங்க உங்களுக்கு பண்றோம் அப்பிடின்னா nine o clock maybe நாங்க உங்களுக்கு nine o clock receive பண்ற time உங்களோட lunch நாங்க தான் provide பண்ணுவோம் ஆஹ் nine o clock நீங்க breakfast முடிச்சிட்டு தான் எங்க கிட்ட வந்துட்டு நாங்க எடுத்துட்டு போறோம் உங்கள okay வா உங்கள வந்து train அங்க இருந்து

mysore நீங்க three o clock ஆமா Mysore reach ஆவிங்க அங்க இருந்து எங்களோட van இல்ல van வந்து உங்கள வந்து நேரா Mysore palace கொண்டு போயி இது பண்ணுவாங்க விட்ருவாங்க அங்க உங்களுக்கான tickets எல்லாமே எங்க guide வந்து follow பண்ணி உங்க tickets எல்லாமே arrange பண்ணி குடுப்பாங்க mysore palace அந்த இடம் ரொம்ப famousyah அந்த palace one of the biggest palace madam அது india ல okay வா next return எங்கன்னு பாத்தீங்கன்னா night train க்கு நீங்க இங்க வரணும் எங்க guide வந்து கூட்டிட்டு வந்துடுவாங்க அந்த time க்கு இல்ல இல்ல எல்லா facilities நாங்க provide பண்ணிடுவோம் உங்களுக்கு அதுல எந்த பயமும் வேணாம் எல்லாம் facilities நாங்க provide பண்ணிடலாம் next return பாத்தீங்கன்னா train madam அதே தான் அங்க palace முடிச்சிட்டு நீங்க Mysore three o clock பாக்குறீங்கன்னா

visit முடிச்சிட்டு நேரா நீங்க return வாறீங்கன்னா return train ல உங்களோட dinner வந்து நாங்க train ல தான் provide பண்ணுவோம் அதே மாதிரி அது luxury train ஆஹ் அதுவும் பாத்தீங்கன்னா dinner முடிச்சிட்டு நீங்க train ல இப்போ morning உங்களுக்கு வந்து humpinext day hampi madamokay ஆஹ் hampi கேள்வி பற்றுப்பீங்க UNESCO world heritage site hampi கேள்வி பற்றுப்பீங்கன்னு நினைக்குறான் அங்க தான் உங்களுக்கு அந்த train எறங்குறதுக்கு முன்னாடி அங்க தான் breakfast madam அந்த train லேயே தான் உங்களுக்கு breakfast madam okay அங்க இருந்து hampi ல நம்ம என்ன என்ன லாம் பாக்குறோம் அப்பிடின்னா vijayanagar empire full ஆவே அது எங்க இருக்குனு பாத்தோம்ன்னா Tungabhadra river இருக்கு இல்லையா அங்க இருந்துதான் vijaynagar kingdom full ஆவே இருக்கு அவங்கள பத்தி உள்ள detailsvijay nagar empire details அது எல்லாமே நம்ம வந்து பாக்குறோம்

ஒரு place இருக்கு madam அது என்னன்னா அது நல்ல ஒரு அழகா இருக்குற tugabhadra river பக்கத்துல இருக்குற ஒரு அழகான village அது maybe time இருந்துச்சு அப்பிடின்னா உங்களுக்கு அந்த இடத்தை visit பண்ணலாம்

train time பாக்கணும் இல்லையா நாங்க train time பார்த்து தான் இது பண்றோம் உங்களுக்கு provide பண்றோம் train time பாக்கணும் இல்லையா so அதனால

return அதே மாதிரி தான் night dinner வந்து train ல Mahabalipuramnext hampi to Mahabalipuram direct chennai so உங்களுக்கு lunch dinner எல்லாமே நாங்க train ல provide பண்ணுற மாதிரி தான் maximum இருக்கும் சரிங்களா so night நீங்க dinner முடிச்சிட்டு Mahabalipuram போறதுக்கு ready ஆயிட்டு இருப்பீங்க அங்க அவங்க breakfast next day morning அதே மாதிரி next day morning நீங்க ஆவிங்க அங்கேயும் வந்து train நீங்க fresh up ஆயிட்டிங்க அப்பிடின்னா உங்களுக்கு வந்து breakfast chengalpattu railway station ல உங்களுக்கு வந்து breakfast Okay வா மா அங்க இருந்து அங்க train ல breakfast முடிச்சிட்டு நேரா Mahabalipuram தான் இருக்கு madam அதுவும் next pallavas kingdom அவங்க rule பத்தியும் அவங்க empire பத்தியும் பாப்போம் அது எங்கண்ணா sea shore ல ஒரு bay of bengal உடைய கடற்கரை ல அமைந்திருக்குற ஒரு place ல போய்